எல்லாமே நெறைய பசங்க உக்கான்ட்ருக்காங்க ரெண்டு பேர் முன்னாடி நின்னுட்ருக்காங்க.

ஒன்னு மூணு சேர்ருக்கு நாலு சேர்ருக்கு நாளுமே ரெட் கலர்லிருக்கு .

கிளாசஸ்லா பிரவுன் கலர்ல பெயிண்ட் அடிச்சுருக்காங்க.

இது ஒரு ஸ்கூல் பில்டிங்கு இது வந்து ஒயிட் கலர்ல இருக்கு இது வந்து ரூப் டாப்போட இருக்கு.

லக்கேஜ் பேக்கிங் இருக்கு லக்கேஜ்ஜ ஒரு அக்கா தள்ளிட்ருக்காங்க.

டேபிள் வந்து ஃபுல்லா உட்ல செஞ்சிருக்காங்க ஃபுல்லா ப இது ஃபுல்லா வார்னிஷ் அடிச்சிருக்காங்க.

பின்னாடி வந்து நெறைய புல்லுங்கெல்லா இருக்கு சே மரோல்லா இருக்கு.

இதுல பாத்துட்டீங்னா இவிங்க ஒரு சாப்பாடு கட இருக்கு பக்கத்தில ஃபூட்வேர் கட இருக்கு.

இது பாத்துட்டீங்கனா ஒரு ரெசார்ட் ரூம் மாதி இருக்கு வித் வ்யூ பாயிண்ட் அங்க.

கட்டில் மேல நெறையா அ கிளாத்ஸ் இருக்கு அப்றோ வியூ நல்லா இருக்கு.

பாத்துக்கிட்டீங்னா ஒரு வீடு மாரி இருக்கு.

டோர்ர வந்து உட்ல செஞ்சிருக்காங்க டோர்ரு வந்து ப்ரௌன் கலர்ல இருக்கு.

இது வந்து ஒரு பெரிய ஏர்போர்ட்ல உள்ள வெயிட்டிங் டைம் மாரி இருக்கு.

இது ஒரு ஸ்விம்மிங் ஃபூல்லு இங்க வந்து மூணு பேர் குளிச்சிடு இருக்காங்க ரெண்டு பேர் வெயிட் பண்ட்ருக்காங்க ரைட் சைடுல .